ரமேஷ் உங்களுக்கு எனக்கா ஆஹ் உங்க ஊர்ல தான் இது பயிர் இந்த மாதிரி அதிகமா விளைச்சல் பண்ணுவாங்க நெல் பயிரு இதுக்கு வந்து காலங்கள் ஆகணும் நிறைய நேரம் செலவாகும் விளைச்சல் வந்து அதிகமா இருந்தாலும் லாபம் அதிகமா இருந்தாலும் அதுக்கு உரிய காலம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் காலத்தோட அங்க ஒப்பிட்டு நாம விளைச்ச பார்த்தோம்னா லாபம் வந்து கொஞ்சம் கம்மியாதான் கிடைக்குது விவசாயிக்கு சரிங்க குரு நீங்க சொன்னீங்கல்ல இப்ப மொட்டை மாடி பயிர் நாங்க வந்து இப்ப மொட்டை மாடி பயிர் பண்ற அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லை ஆனா எங்கள்கிட்ட நிலம் இருக்குது அந்த நெலத்துல எந்த மாதிரி பயிர் பண்ணா அதிக லாபம் ஈட்டு தரும் ஆஹ் முதல்ல நீங்க வந்து அந்த நிலம் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா அந்த நிலத்தில வந்து முதல்ல மண்ணை வந்து நீங்க சோதனை பண்ணணும் மண் சோதனை நிலையம் இருக்கும் பக்கத்துல இருக்கிற வந்து விவசாய கல்லூரிகள் மாநில விவசாயி கல்லூரி மெட்ராஸ்ல உள்ள மாநில விவசாய கல்லூரி அங்கெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு இலவசமா மண் பரிசோதனை செய்து அதுக்கு வந்து என்ன உங்களுக்கு இதாகுதோ அந்த ப இதுக்கு நிலத்துக்கு வந்து என்ன உங்களுக்கு உரம் போடலாம் என்ன மாதிரி பயிரிடலாம்னு சொல்லி முதல்ல நீங்க அதைதான் வந்து இது பண்ணணும் மண் வளத்தை வச்சுதான் நீங்க பண்ணணும் first மண் வளத்தை வந்து நீங்க சோதனை செஞ்சுட்டு அதன் பிறகு வந்து

கீரை அந்த மாதிரி நிலத்துல கீழே உள்ள விளையிற ஒரு அந்த கேரட்டு முள்ளங்கி அந்த பீட்ரூட் அந்த மாதிரி நீங்க போடலாம் இல்லை மண்ணு செவப்பு மண்ணா இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னா பயிர் கதிர் எல்லாம் போடணும் பயிர் நெல்லு ஆஹ் சோளம் ஆஹ் கம்பு கேழ்வரகு அந்த மாதிரி நீங்க போடலாம் அந்த மாதிரி போட்டீங்கன்னா அந்த மண்ணுக்கு ஏத்த மாதிரி வந்து உங்களுக்கு ஆகும் இதுதான் வந்து நிலம் வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு நான் சொல்றது வந்து இதுதான் சரிங்க ரமேஷ் எந்தெந்த காலகட்டத்துல எந்தெந்த பயிர் எந்த மாதிரி விளையும் அந்த மாதிரி உங்களுக்கு எதுனா தெரியுமா எனக்கு அதுல இருந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு அது வந்து ஆலோசனை இருக்கு ரெண்டு பெரியவங்க சொன்னது ஆஹ் ஆடி காலம் அந்த இதுல வந்து அஹ் நிலத்தை உழுது நெல் பயிர் போடுவாங்க ஆஹ் குளிர்காலம் அந்த மாதிரி இதுல எல்லாம் வந்து வெங்காயம் எல்லாம் வந்து போட மாட்டாங்க ஏன்னா தண்ணி ரொம்ப உள்ள போயிருச்சு அப்பனா வெங்காயம் எல்லாம் வந்து கருகிடும் வெங்காயம் வந்து தண்ணி வந்து வெங்காயத்துக்கு வந்து அவ்வளவு ஆகாது அது கருகிரும்ன்னு சொல்லுவாங்க எங்க ஊர் இதா வந்து இதான் use பண்றாங்க இதெல்லாம் கேள்விப்பட்டதனால எனக்கு இந்த இதுல மட்டும்தான் எனக்கு வந்து தெரியும் ஒரு சரிங்க குரு இப்ப வந்துட்டு

ஆஹ் இப்ப உங்க மாவட்டம் வந்து தஞ்சாவூர் மாவட்டமா இருக்கிறதுனால கிணறுகள்ல அப்புறம் நிலத்தடி நீர்லாம் வந்து நிறைய இருக்கு போர் மூலியமா நீங்க use பண்ணி பண்ணலாம் அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்க என்ன பண்ணணும்னா வெயில் காலங்கள் அதாவது ஒரு ஜூன் ஜூலை அந்த மாதிரி நேரத்துல நீங்க போட்டீங்கன்னா அது மூணு மாசத்துல பயிர் வர்றதுக்கும் இயற்கை சீற்றிலிருந்து காப்பாற்றுவதற்கும் உதவியா இருக்கும் ஆஹ் அதனால உங்களுக்கு வந்து மழை காலங்களுக்கும் ஒரு இரண்டு மூன்று மாதத்துக்கு முன்னாடி நீங்க எதுவும் பண்ண பண்ணாம இருக்கறது நல்லது இதுதான் என்னோட சரிங்க நன்றி நன்றி குரு ஆஹ் ரமேஷ் இப்போ நீங்க வந்துட்டு உங்க பயிர் பண்றீங்கல்ல பயிர் பண்றதுல எந்த உங்க ஊர் மண்ணுக்கு எந்த பயிரை அதிகமா பண்ணுவீங்க நெல்லுதான் நெல்முட்டைதான் அதிகமா பண்ணுவோம்

ஒரு ஏக்கர் நம்ம எடுத்துக்கிட்டோம்ன்னா ஏழுல இருந்து எட்டு மூட்டை நெல் வந்து நம்ம எடுக்கலாம் ஆஹ் ஒ ஒரு இப்ப ஒரு ஒரு ஆளுக்கும் அது வந்து வெரியாகும் வேறுபடும் ஆஹ் இங்க இருக்க ஒரு ஏக்கர் வச்சிருக்கோம் இன்னொரு ஆள் ஒரு ஏக்கர் வச்சிருக்காங்கன்னா உங்களுக்கு எட்டு முட்டை அவங்களுக்கு வந்து பன்னெண்டு பதினோரு பதினோரு மூட்ட கூட வரலாம் அவங்க இருக்குற அந்த தண்ணிய பொறுத்துட்டு ஆஹ் அவுங்க உபயோ உபயோகிச்ச செயற்கை உரங்கள் இயற்கை உரங்கள் அத பொறுத்தது வந்து மாறுபடும் அதைப் பொறுத்துதான் தரமும் வந்து இது பண்றாங்க கொடுப்பாங்க குரு இப்போ இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு நம்ம எந்த பயிர் வைச்சு அதிகமா லாபம் ஈட்டலாம்

காய்கறி ப இது காய்கறி பயிர் பண்ணா நமக்கு வந்து லாபம் அதிகமா கிடைக்கும் நெற்பயிர் பயிர் பண்ணா லாக லாபம் அதிகமா கிடைக்கும் அந்த மாதிரி உங்களோட கருத்து என் எப்பிடி இருக்கும் ஆஹ் அதை நான் சொல்றேன் இப்ப உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அது வந்து காய்கறி பயிரிடுவது வந்து உங்களுக்கு எப்பவுமே வந்து நல்லது அதுல வந்து நிறைய வருமானம் தரக்கூடிய பழம்தான் பழங்கள் வந்து அந்தந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கும் இப்ப வெயில் காலங்கள்ல தர்பூசணி அந்த மாதிரி பழங்கள் நிறையா நீங்க பயிரிட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு நிறைய காசு வரும் இப்போ ஏப்ரல் மாதம் நடக்குது அதனால நீங்க தர்பூசணி போடணும் இதுவே வந்து நீங்க ஒரு மாதங்களுக்கு கடந்து மழைக்காலம் வந்திருச்சுன்னா அதுக்கு வந்து நீங்க அன்னாசிப் பழம் அந்த மாதிரி போட்டு இது பண்ணலாம் பழங்கள் சாகுபடிதான் வந்து நிறைய வருமானம் தருது அதுவும் இல்லாம நெல் பயிர்கள் நீங்க போடுறது வந்து எப்பவுமே வருமானம் வரும் உங்களுக்கு காய்கறிங்கிறது வந்து ஆஹ் உங்களுக்கு வந்து இது கம்மி வருமானம் வந்து உங்களுக்கு கம்மியா தான் இருக்கும் அதுக்கான அந்த இடத்தை ஏத்தாப்புல இருக்கு ஆஹ் நீங்க அரசாங்கத்துக்கு கொள்முதல் பண்ணீங்கன்னா உங்களுக்குதா கம்மியா வரும் இந்த வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி பண்றீங்க அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு அதிகமான ஒரு காசு வரும் வருமானத்தை பொறுத்து இருக்குது உங்களுடைய இதை பொறுத்து இருக்கு அதாவது investment ன்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க முதலீடு அதை பொறுத்துதான் வந்து உங்களுக்கு வருமானமே இருக்கு முதலீடு நீங்க கம்மியா பண்ணீங்கன்னா ஒரு குறைந்தபட்ச லாபம் பார்க்கலாம் நிறைய முதலீடு பண்ணீங்க அப்படின்னா அதிகபட்சமா லாபம் பார்க்கலாம் இதுதான் என்னோட இது சரிங்க குரு, ரமேஷ் நீங்க வந்து இதுவரைக்கும் பயிர் பண்ணிருப்பீங்க அந்த பயிர் பண்ணதுல எதுல நீங்க அதிகமா லாபம் ஈட்டிருக்கீங்க அதான் நெல் மூட்டைய தவிர நெற்பயிர் தவிர மீதி வேற எதுலயாவது நீங்க முதலீடு போட்டு எனக்கு இதுல இருந்து வருமானம் அதிகமாக வந்தது

இருக்கு இருக்கு இருக்கு சிவா நான் இங்க இருக்குற ஊர்ல வந்து ஏழு ஏக்கர் வரையும் நிலம் வச்சிருக்கோம் நாங்க அதுல நாலு ஏக்கர் அதுலதான் வந்து நம்ப நெல் பயிர் போடுறோம் ரெண்டு ஏக்கர் வச்சிருக்கோம் இன்னும் ஒரு ஏக்கர்ல நாங்க தக்காளித் தோட்டம் போட்டிருக்கோம் தக்காளித் தோட்டத்திலே எங்களுக்கு வந்து வருமானம் வந்து குறையாம வந்துரும் ஒரு போடுற காசை விட நம்மளுக்கு வந்து ஒரு ரெண்டு மடங்கு மூணு மடங்கு லாபம் வந்து தக்காளி வந்து எடுத்தர்றோம் ஒரு சில இயற்கை மாற்றங்கள் அழிவுகள்னால ஒண்ணு ரெண்டு தடவை வந்து குறையலாம் அதோட மொத்தமாவும் போகலாம் அதோட செடிகள் கொடிகள் வந்து இல்லை பாதி நாஸ்தி அடைந்து பாதி லாபம் மட்டும் நாங்க எடுக்கிற மாதிரி இருக்கும் போட்டதோட எப்படி பார்த்தாலும் ஒரு நல்ல ஒரு முயற்சிதான் தக்காளி கூற்று எங்களுக்கு

அதனால தக்காளி கொட்டை வந்து எப்பயுமே நம்ம வந்து போட்டிருவோம்

நீங்க அந்த அரசு தரப்புல நிர்ணயிக்கிற வேலையை நீங்க எப்படி பார்க்கிறீங்க அதை பத்தி உங்களோட கருத்து என்ன அரசு தரப்புல நிர்ணயிக்கிறது வந்து உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை அது நேர போய் சேர மாட்டேங்குது இடையில உள்ள இடைத்தரகர்கள்லாம் வந்து அதை காசை மாத்துறாங்க உள்ள உள்ள விவசாயிகளுக்கு வந்து அந்த அரசாங்கம் கொள்முதல் பண்ற நேரடி விலையை விட இவங்க பண்றது கொஞ்சம் இதுவா இருக்கு அது இல்லாம நம்ம கொடுக்கிற இப்ப உதாரணத்துக்கு ஒரு தக்காளி கொடுக்குறோம் அப்படின்னா அதை வந்து பதுக்கிடறாங்க பதுக்குறதுனால அங்க விலையேற்றம் ஏற்பட்டது அது ஏற்படுங்கிறதுக்காக பதுக்கிடுறாங்க அவங்களுடைய இடைத்தரகர்கள் பண்றதுதான் அரசாங்கம் நே நேரடியா வந்து விவசாயத்துக்கு கொள்முதல் வந்து அவங்க நேரடியா பண்ணாங்க இடைத்தரகர் இல்லாமல் நேரா பண்ணாங்க அப்படின்னா அதுல நமக்கு நல்ல வருமானம் வரும் அது நம்ம இப்ப கேரளத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நிறைய தென்னைமரம் எல்லாம் இருக்குது தென்ன மரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கமும் நேரடியா அவங்கள வந்து ஆஹ் நம்ம customers அப்படீன்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்துட்டு நேரடியாவே போய் சேரும் ஆஹ் இடைத்தரகர்கள் யாருமே கிடையாது நீங்க கொள்முதல் பண்ணீங்கன்னா நேரடியா நீங்க போய் வாடிக்கையாளர்கள்கிட்டயே போய் வித்துக்கலாம் உங்களுடைய விலைக்கு அப்படி கேரளத்துல எல்லாம் அப்படித்தான் பண்றாங்க ஏன்னா அங்க நிறைய தென்னந்தோப்புகள் இருக்கு ஏக்கர் கணக்குல வந்து ஆஹ் தென்னந்தோப்புகள் இருக்குது நிறைய மாமரங்கள் இருக்கு பழங்கள் எல்லாம் இருக்கு அங்கெல்லாம் வந்து இடைத்தரகர்கள் எல்லாம் கிடையாது அரசாங்கம் கொள்முதல் எல்லாம் கிடையாது உழவர் சந்தைங்கிற மூலியமா வந்து நேரடியா உழவர் சந்தையில போயி நம்மளே வந்து அதை வாடிக்கையாளர்கள்கிட்ட நேரடியா கொடுக்கிறது மூலியமா நமக்கு நிறைய லாபம் வரும் அது உழவர் சந்தைங்கிற ஒரு இது வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயுமே இருக்குது இருந்தாலும் அரசாங்கம் அதை நிறையபடி ஆக்கணும்ங்கிறதுதான் அதுக்கான வசதிகள் ஏற்படுத்திக் கொடுக்கணும் உழவர் சந்தைகள்ல போதுமான வசதிகள் எல்லாம் இல்லை அந்த lorry யிலே வந்து அதை கொண்டு வர்றதுக்கான வசதிகள் அதிலே அதுல ஏதாவது மானியம் கொடுத்தாங்க இப்ப மின்சாரத்துக்கு மானியம் கொடுக்கிற மாதிரி அந்த வாகனத்துக்கு ஒரு மானியம் கொடுக்குறாங்க இவ்வளவு நீங்க ஏத்திட்டு போனீங்கன்னா இவ்வளவு காசு கொடுத்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஏத்தி கொடுத்தாங்கன்னா உழவர் சந்தை மூலியமா இவங்க நேரடியாவே வாடிக்கையாளர்கள்கிட்ட போயிட்டு ஆஹ் விவசாயிகள் எல்லாம் இது வச்சுப்பாங்க இடைத்தரகர்களுக்கு வேலை இல்லாம போச்சு அப்படின்னா ஆஹ் விவசாயிகளுக்கு லாபம் நிறையா வரும் இதுதான் என்னுடைய கருத்து

நான் குரு சொல்றதே ஆதரிக்கிறேன் ஏன்னா அவர் சொல்றதுதான் முற்றிலும் உண்மை இதுல வந்து நிறையா அஹ் அரசியல்வாதிகள் வந்து காசு வாங்கிட்டு அந்த ஆஹ் corporate ன்னு நம்ம ஆங்கிலச்ல சொல்லுவோம் ஆங்கிலத்துல அவங்களுக்கு வந்து பாதி இதை வந்து நம்ம எழுதி வைக்கிற மாறி ஆயிடுது அந்த லாபத்துல இருந்து நம்ம நம்ம விளைச்ச விளைச்சல் பண்ணாலே அவங்கதான் first போய் குடுக்கணும் அவங்க தான் போய் ஒப்படைக்கணும்ங்கிற மாறி ஒப்பந்த ஒப்பந்தல் போட்டுருவாங்க நம்ம அந்த இதை பயிரிடும்போதே

இதே நம்ம அதை நேரடியா போய் market ல போய் குடுத்தோம்ன்னா அதுல வந்து லாபம் வந்து நூத்தி இருபது ரூபாய் போனா அந்த விவசாயிக்கு வந்து லாபம்தான் நன்றி நன்றி என்னோட கருத்து

குரு சொல்லுங்களேன் ஆஹ் நான் சொல்றேன் நான் சொல்றேன் இது மாதிரி பிரச்சனைகளை வந்து நான் ஏற்கனவே வந்து எதிர்ப்பற்றுக்குறேன் எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா வந்து ஒருத்தவர் வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணாங்க ஆஹ் ஒரு அரிசி வந்து கொள்முதல் பண்றப்ப இடைத்தரகர் வந்து அதிகமான இது கேட்டதுனால ஆஹ் பிரச்சனை பண்ணாங்க பிரச்சனை பண்ணது வந்து ஒரு முன்னாள் மாவட்ட collector அவர் வந்து ஒரு ஓய்வு பெற்ற ஒரு மாவட்ட collector ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுகள்ல இருந்த collector அவருங்கிறதுனால அவருடைய ஒரு அனுபவத்தை வந்து அவர் பயன்படுத்தி ஆஹ் போயிட்டு கோரிக்கை எல்லாம் முன் வச்சாரு அப்படி இருந்துமே வந்து அதுல அவரால பண்ண முடியலை ஒரு முன்னாள் அரசாங்க அதிகாரிகளுக்கு வந்து இந்த நிலைமை இருக்கறப்ப சாதாரண மக்கள் வந்து போயி அதை பண்ண முடியாது நானுமே இதை வந்து எதிர்கொண்டிருக்கிறேன் நம்மளால எதுவும் பண்ண முடியாது ஏன்னா வந்து நம்ம வந்து நீதிமன்றங்கள்ல போயி வழக்கு தொடரலாம் அதுவுமே வந்து நிலுவையிலதான் இருக்கும் வாய்தா போடுவாங்க அதுக்கப்புறமா வந்து அது பத்து வருடங்களுக்கு இழுக்க ஆரம்பிச்சிடும் அதனால அதுல வந்து ஆர்வமும் காட்டாம இதுல நம்ம என்ன பண்ணலாம் அரசாங்கம் வந்து இந்த மாதிரி இடைத்தரகர்கள் வந்து இருக்குறாங்க அப்படிங்கிறப்ப அதன் மூலியமா நம்ம எப்படி பார்க்கலாம் இப்ப இடைத்தரகர்கள் வந்துட்டு நம்ம கைக்குள்ள வச்சுக்காம நேரடியா வந்து நம்ம ஆஹ் வாடிக்கையாளர்கள்கிட்டயே போயிட்டு நேரடியா எப்படி அதை கொள்முதல் பண்றதுங்கிறதை பார்க்கணும் குரு நீங்க இந்த மாதிரி பிரச்சனைகளை எதிர்பார்க்கிறீங்களா அதை எப்படி நீங்க எல்லாம் சமாளிச்சிருக்கீங்க

ஆஹ் இந்தளவுக்கு நாங்க பிரச்சனை வந்து எதிர்கொள்ளலை எங்க சமாளிச்சது வந்து எங்க பெரியவங்க அவங்களோட அனுமதி அஹ் அவங்களோட அந்த வார்த்தைகள் கேட்டு அதுக்கேத்து அவங்க ஒப்பிட்டு நடந்தோம் ஆஹ் நான் அந்த விவசாயத்துக்குள்ள வந்து நான் ரெண்டு மூணு வருஷம்தான் ஆகுதுனால எனக்கு அந்த அளவுக்கு இந்த இதுல வந்து

மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்திருக்கிறோம் அப்புறம் நாங்க இருக்கிற வந்து முன்னாள் மாவட்ட ஆட்சியர்கள் கொஞ்சம் நல்லா இதுக்கு முன்னாடி நல்லா இது பண்ணவங்க விற்பனை வரிக்கு வந்து சலுகை கொடுத்தவங்க அந்த மாறி ஆட்கள் ப பழைய ஆட்கள் பழைய அரசாங்க அதிகாரிகள் அப்புறம் மாவட்ட ஆட்சியர்கள் அப்புறம் நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்திருக்கோம் அப்புறம் வந்து போராட்டங்கள் நிறைய பண்ணியிருக்கிறோம் இது மூலியமாதான் நாங்க வந்து அதை இது பண்ணியிருக்கோம் இத பத்தி நம்ம பேசணும் அப்படீன்னா நான் வந்து ஒரு நாள் வந்து பத்தாது அதனால வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றது இப்போதைக்கு நம்ம இதை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து இப்போ வேலை வந்திருக்கிறது அதனால முடிச்சுக்கலாம்னு தோணுது நீங்க என்ன சொல்றீங்க சரிங்க குரு இந்த விவாதத்தை இதோட முடிப்போம் மறுபடியும் இதை con ஆஹ் தொடர்ந்து பேசுவோம் இதை பத்தி நன்றி நன்றி ரமேஷ் நன்றி குரு நன்றி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

இல்ல சுதா வீர்க்கு புடிச்சுருக்குன்னு சொல்றேன்னும்போது அப்போ கண்டிப்பா அந்த பிள்ளைக்கு நிறைய உள் மனசுல இருந்து ஆசைகள் நிறைய இருக்கும் இப்ப நீங்க சொல்றிங்க இல்லையா நான் நிறைய video பாக்குறேன் எனக்கு ரொம்ப இதா இருக்குன்னு

எனக்கும் பிடிக்கும் அவனோடயும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ வந்து அந்த சின்ன பிள்ளையில இருந்து அவங்க பாக்குறாங்கன்னும் போது அவங்களோட ஒரு ஒரு இதுவந்து ரொம்ப பாப பாத்துருப்பாப்ல அத பாத்ததால பிடிச்சுருக்கு அது பிடிச்சுருக்குன்னும் போது கண்டிப்பா அத வந்து ரொம்ப interest ஆதான் செய்வாப்ல ஆர்வமா செய்வாப்ல அங்க நீங்க படிப்புன்றது வாழ்க்கையில எல்லா இடத்துலேயும் வராது படிச்சாதான் வாழ்க்கையில முன்னுக்கு வரமுடியுன்றதெல்லம் கிடையாது படிக்கமலேயும் வாழ்க்கையில முன்னுக்கு வரலாம் அதுல நேர்மை இருக்கணும் நியாயம் இருக்கணும் அது இருந்தா கண்டிப்பா வரும் இப்ப நேர்மையும் நியாயமும் இருக்குன்றும்போது அந்த பிள்ளை army க்கு போராப்லயாம் நேர்மையா வாழ்வாப்ல நேர்ம ரொம்ப முக்கியம் இல்லையா அதுல வாழுறதுக்கு அப்போ அந்த பிள்ளைக்கு ஆசை இருக்குன்னும்போது நீங்க இப்பயே படிக்கவைக்கும்போது பாத்து இதுபண்ணி போட்டு விட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு இதா இருக்கும் அந்த பிள்ளைக்கும் ரொம்ப interested செய்வாப்ல இல்ல அம்மா அம் தன்னோட விருப்பம் அத வந்துருக்கும் அப்டின்னும்போது இன்னும் ரொம்ப இது பண்ணுவாப்ல இப்ப வந்து plus two படிக்கவச்சுட்டு அத கொஞ்சம் பாத்துக்குட்டே இருங்க எங்க போடணும் என்னன்னு இப்பயில இருந்தே விசாரிச்சுக்குட்டே இருந்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் use ஆகும் அது அதுவும் எனக்கு first ஆசை எனக்கு military ன்னாலே ரொம்ப பிடிக்கும்

பையன் இதுமாதிரி height உம் இருக்குறதுனாலே எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு

நான் சொன்னேன் அவங்க ஆஹ் சரிமா நான் போறேன்மா நீ first என்னைய சேர்த்துவிடு மா அப்படின்றான் உம் இப்ப நீங்க பாத்துட்டு இதுபண்ணீ போகும்போது காலையிலயே எழுப்பிவிட்டு கொஞ்சம் தூக்குறத்துக்குலா கொஞ்சம் தூங்குறதுலாம் குறைக்க வச்சு போய் பாத்து இதுபண்ணீட்டு வந்தாப்லன்னு வைங்கலேன் இன்னும் அவனுக்கு வந்து ஒரு சந்தோஷம் வரும் அந்த பிள்ளைக்கு நீங்க காலையில எழுந்திரிக்கிறது walking பண்றது, running பண்றது, weight தூக்குறது இதெல்லாம் கொஞ்சம் அந்த உடம்புக்கு கொஞ்சம் support கொடுக்கும்போது இன்னும் ரொம்ப இதா இருக்கும் அவங்களுக்கு போகும்போது army life லாம் வாழுறதுலாம் ரொம்ப இப்ப easy கிடையாது அத வாழுறதுக்கு அந்த பிள்ள ready ஆ இருக்காருன்னும் போதே ஒரு salute அடிக்கணும் அந்த இதுக்கு அந்த பிள்ளைக்கே அடிக்கணும் இப்பயே நான் அப்படியே நான் நெனச்சு பாக்குறேன் வீர் army dress ல இருக்கும்போது எப்படி இருக்கும்னு

எனக்கு ரொம் இல்ல நானு நான் அதெல்லாம் ஒருசிலது எல்லாம் ரொம்ப பிடிப்பேன் எனக்கு இந்த doctor ஆ வர்றது

phone வந்துச்சு அம் சித்தி அம்மா குளிச்சுட்டுருக்காங்க இல்ல பெரியம்மா அம்மா குளிச்சுட்டுருக்காங்க பெரியம்மா அப்படியா நீ என்னடிசெல்லம் பண்ணுற அப்படின்னா உக்காந்திருக்கேன் பெரியம்மா படிச்சுட்டே அம்மா ரொம்ப torture பண்றாங்களா ரொம்ப torture பண்றாங்க பெரியம்மா அப்போ தான் நான் சொன்னேன் அம்மா வந்து ரொம்ப torture பண்றாங்கனு நினைக்கிற ஆனா அவங்க உள்மனசுல உன்ன doctor ஆக்கணும்னு எவ்வளோ ஆசை இருக்கும்னு தெரியுமா இப்ப சின்ன ஒரு சின்ன example சொல்றேன் இப்ப பெரியம்மா நீ வர்ற நீ ஒரு சிவப்பு color churidar போட்டு இருக்க உன்மேல அந்த ஒரு white color ல அந்த doctor coat இருக்கு உன் கழுத்துல ஒரு stethoscope இருக்கு நீ ஒரு ponytail போட்டு நீ நடந்து வர்ற ஒரு heels chapel போட்டு அப்போ உன்ன சர் சர் நடக்கும்போது உன்ன எல்லாரும் பாக்குறாங்க உன்ன எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருன்னா பெரியம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப மசுலே பூரிச்சு நிக்கிறேன் நீங்க அப்படி சொல்லும்போதுன்னாலா அதுக்கு நீ என்னடா பண்ணனும் கொஞ்சோண்டு தானே படிக்கனும் அத படிக்கிறதுல என்ன ஆகிடபோற உன்னால முடியும்னு தானே அம்மா ஆசைப்படுறாங்க அப்படின்னேனா பெரியம்மா கண்டிப்பா படிக்கிறேன் பெரியம்மா நீங்க எவ்வளோ அழகா என்ன explain பண்ணி நீங்க என்ன doctor ஆவே நெனச்சு பாத்துருக்கீங்கன்னும்போது எனக்கு ரொம்பயே ஆசையா இருக்கு நான் அதான் சொன்னேன் எதையுமே நம்ம ஒரு கற்பனையில யோசிச்சுப்பாக்கும்போது அது நமக்கு success ஆகுனு சொல்லுவாங்கடா நம்ம கண்ணுமுன்னாடி என்னோட செல்லகுட்டி இப்படி வருது இந்த dress ல doctor க்கு வருதுன்னும்போது

நம்ம bye சொல்ல போறோம் ஆமா அதெல்லாம் ஒரு gift உ அந்த பிள்ளைய வழி அனுப்ப போறோமா அந்தமாதிரிலாம் நமக்கு கிடைக்குமா கொடுப்பனை அந்த பிள்ளைய நம்ம அனுப்புறதுக்கு கிடைக்குமான்றமாரிலாம் தோணும் அதுல விரும்பி அந்த பிள்ளை இப்போ கெளம்புறாப்லனா கண்டிப்பா நம்ம salute அடிச்சு அனுப்புறதுல தப்பே கிடையாது நீங்க அவன் பிள்ளை plus two முடிச்ச பிறகு இப்பையே விசாரிச்சு எங்க போடணும் என்னன்னு பாத்து இது பண்ணீங்கன்னா அந்த பிள்ளைக்கு நல்லா தோணும் நாம நம்மல interest ஆ அனுப்பியிருக்காங்கனும்போது அந்த பிள்ள நாட்டுக்காக சேவை செய்யும்போது இன்னும் ரொம்ப எல்லாம் சொல்லுவாங்கல்ல தன்னோட உயிரகுடுத்து செய்யுறாங்கன்னு அந்த பிள்ள எல்லாமே குடுத்துசெய்யும் அந்த இடத்துலே